அதுக்கு மேல கருப்பு கலர் சீட் போட்டு இருக்கு கீழ ம் கருப்பு கலர் டைல்ஸ் போட்டு இருக்கு.

அதுமட்டுமல்ல போக்கஸ் லைட்டிங் இங்க இருக்கு.

இது பாக்க ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தெரியுது.

இது பாக்க ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் மாதிரி தெரியுது.

சைடுல எல்ல நிறைய மரகஷ்னங்கள் தெரியுது.

தர எல்லா வெள்ள கலர் டைல்ஸ் போட்டீர்க்காக.

செவுரெல்லாம் ஒய்லட் கலர் டைல்ஸ் போட்டுருக்காங்க.

மேல ஏர்டெல்னு எழுதி இருக்காங்க.

சைடுல எல்லா பச்ச பச்ச புல்லா தெரியுது.

சைடுல ஒரு வெள்ளை கலர் டப்பா தெரியுது.

வெளிய ரெட் கலர் கார் தெரியுது.

இத பாக்க ஒரு பெட்ரூம் மாதிரி தெரியிது.

இது பார்க்க ஒரு பூந்தோட்டம் மாதிரி தெரியுது.

சைடுல எல்லாம் நெறைய மரங்கள்.

தரையெல்லா கலர் கலரா டைல்ஸ் போட்ருக்காங்க.

தரையெல்லாம் ரெட் கலர் ஷீட் போட்டுருக்காங்க.

இது பாக்க ஒரு ஆபீஸ் மாதிரி தெரியுது.